அவங்க தங்கை தம்பிகளோட எப்படி இருந்தாங்க ஆஹ் மூணு நாள் அவங்க வந்து அந்த சுற்றுலாவை வந்து ஆஹ் மகிழ்ச்சியா கொண்டாடினாங்க அப்படின்னு கூட சொன்னாங்க எனக்கு அதை பத்தி கொஞ்சம் சொன்னாங்க அத வச்சி நான் உங்களுக்கு சொல்றேன்

அதுவும் அவ்வளவு அழகா இருந்திச்சு அதெல்லாம் வந்து நான் அவங்களோட அஹ் அந்த தொலைபேசில தான் பார்த்தேன் அத வந்து புகைப்படமா எடுத்து வந்து எனக்கு காண்பிச்சாங்க அதுல எனக்கு தெரிஞ்ச வரையிலயும் நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்றேன் குற்றாலம் வந்து இந்தியாவுல தமிழ்நாட்டுல வந்து மாநில தமிழ்நாடு மாநிலத்துல வந்து தென்காசி மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அஹ் இது ஒ ம இது ஒரு சிறப்புநிலை பேரூரட்ச் பேரூராட்சி அப்படின்னு சொல்றாங்க குற்றாலத்தோட அமைவிடம் நாடு வந்து இந்தியா மாநிலம் வந்து தமிழ்நாடு ஆஹ் மாவட்டம் வந்து தென்காசி ஆளுநர் வந்து ஆர் என் ரவி முதலமைச்சர் வந்து முக ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர் மக்கள் தொகை வந்து நம்ம குற்றாலத்துல வந்து எவ்வளவுனா இரண்டாயிரத்து எண்பத்து ஒன்பது அடர்த்தி வந்து இருநூற்று எழுபத்தி இரண்டு நேர வலயம் வந்து இந்தியாவோட சீர் நேரம் தான் பரப்பளவு வந்து ஏழு புள்ளி அறுபத்து எட்டு சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க மழைக்காலத்தில இங்கு விழும் அருவிகளில் குளிப்பதற்காகச் சுற்றுலாப் பய பல பகுதிகளில இருந்து இங்க வந்து வர்றாங்க இங்குள்ள திருக்குற்றாலம் வந்து குற்றாலநாதர் கோயிலால் இவ்வூர் இப்பெயர் பெற்றது இவ்விடத்தை வந்து மையமாகக் கொண்டு எழுதப்பட்ட திருக்குற்றாலக் குறவஞ்சி தமிழ் சிற்றிலக்கியங்களில்ல புகழ் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க குறு ஆல் என்பது ஒருவகை ஆலமரம் அத்தகைய மரங்கள் அதிகமாகக் காணப்படும் வனப்பகுதி என்பதால் குற்றாலம் எனும் பெயர் எனவும் கூறப்படுகிறது சங்ககாலத்தில இது தேனூர் என்னும் பெயருடன் திகழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க இவ்வூர் சங்கப் பாடல்கள்ல வந்து பெண்ணோட அழகுக்கு உவமையா கூறப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இது திருநெல்வேலியிலிருந்து

அது அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஊரு கொஞ்சம் நான் சொல்றேன் திருநெல்வேலியிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் தென்காசியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும், ஆஹ் செங்கோட்டையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும், இலஞ்சியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் குற்றாலம் உள்ளது பேரூராட்சியின் அமைப்புகள் எட்டு புள்ளி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பும், பதினெட்டு வார்டுகளும், எழுபத்தி எட்டு தெருக்களும் கொண்ட இப்பேரூராட்சி தென்காசி சட்டமன்றத் தொகுதிக்கும், தென்காசி மக்களவைத் தொகுதிக்கும் உட்பட்டது அப்படின்னு சொல்றாங்க மக்கள் தொகை பரம்பல் இரண்டாயிரத்து பதினொண்ணாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி குற்றாலம் பேரூராட்சி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு வீடுகளும் இரண்டாயிரத்து எண்பத்தி ஒன்பது மக்கள்தொகையும் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க அமைவிடம் வந்து குற்றாலம் செங்கோட்டையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் தென்காசியில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருநெல்வேலியில் இருந்து ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் கன்னியாகுமரியிலிருந்து நூத்தி முப்பத்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவனந்தபுரத்திலிருந்து நூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் மதுரையில் இருந்து நூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது குற்றாலத்தின் அருகே நூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள விமான நிலையம் தூத்துக்குடி விமான நிலையமாகும் செங்கோட்டை மற்றும் தென்காசி தொடர்வண்டி நிலையங்கள் குற்றாலத்தின் அருகே அமைந்துள்ள தொடர்வண்டி நிலையங்களாகும் தென்மேற்குப் பருவகாலம் ஆரம்பித்தவுடன் குற்றால அருவியில் நீர் ஆர்ப்பரித்து விழத்தொடங்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் குற்றால சீசன் என அழைக்கப்படும் குற்றால அருவிகள் தென் தமிழகத்தில் தென்காசி மாவட்டத்தில் மேற்குத் தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது இந்த மலையானது

குற்றாலத்துல மொத்தம் ஒன்பது அருவிகள் வந்து இனங்காணப்பட்டுள்ளது அப்படி சொல்றாங்க பேரருவி ஐந்தருவி சிற்றருவி பாலருவி புலியருவி பழத்தோட்ட அருவி செண்பகதேவியருவி பழையகுற்றால அருவி தேனருவி இந்த அருவிகளில் இருந்து ஆஹ் இருந்து கிளம்பும் சாரல் வெகு தொலைவு வரை தென்படும் அப்படின்னும் சொல்லிறுக்காங்க நம்ம பார்க்க வேண்டிய இடம் நம்ம குற்றாலம் போனோம்னா அங்க என்னன்னத்தலாம் நம்ம பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க குற்றாலம் குற்றாலநாதர் கோயில் சித்திர சபை தொல்லியல் அருங்காட்சியகம் குற்றாலம் சிறுவர் பூங்கா பூங்கா கலைவாணர் அரங்கம் இதெல்லாம் வந்து குற்றாலத்துல காணப்படுது அப்படிண்ணு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச அளவு நான் சொல்லிட்டேன் அசோக் வந்து நீங்க சொல்லுங்க கண்டிப்பா கண்ணகி நாங்க இப்ப வந்து கொல்லிமலையை பத்தி பார்ப்போம் கொல்லிமலை வந்து ஒரு அழகான அற்புதமான இடம்னு சொல்லுவாங்க ஆஹ் ஒரு டைம் ஒரு தடவை அங்கு போயிருக்கிறேன் போய் பார்த்தப்போ நிறைய விசயத்தை பார்த்தேன் அதான் கொல்லிமலை

மொத்தமா இருநூத்தி எண்பத் எண்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவைக் கொண்டது இந்த உயர்ந்த சிகரம் நாலாயிரத்தி அறநூத்தி அறுபத்து மூணு அடி அதாவது ஆயிரத்தி நானூறு மீட்டரு இது வேட்டைக்காரன் மலை கொண்டது இந்த ம வேட்டைக்காரன் மலை இது உயர்ந்த சி என்று கூறுவாங்க கொல்லிமலை நா நாமக்கல் மாவட்டத்தில ஐந்து வட்டமாக அக்டோபர் இரண்டாயிரத்து பன்னிரெண்டுல தொடங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டத்தில இருந்த ஊராட்சிகள்ல வாழவந்தி நாடு, வளப்பூர் நாடு, அரியூர் நாடு, தின்னூர் நாடு, குண்டூர் நாடு, சேளூர் நாடு, தேவனூர் நாடு ஆகியவையும் இராசிபுரம் வட்டத்தில உள்ள ஊராட்சிகள் ஆலந்தூர் நாடு, குண்டுனி நாடு, திருப்புலி நாடு எட்டப்புலி எடப்புலி நாடு, சித்தூர் நாடு, பெரக்கரை நாடு, பெயில் நாடு, பலாப்பாடி நாடு, புதுக்கோம்பை நாடு ஆகியவை இவ்வட்டத்தில இணைக்கப்பட்டன இந்த கொல்லி மலைக்கு பெயர்க்காரணம் உயிரினங்களைக் கொல்லும் சூர் வாழ்ந்ததால் இம்மலைக்குக் கொல்லி என்னும் பெயர் அமைந்து என்ற மொழியியல் அடிப்படையற்ற கருத்து இருக்கு இம்மலைக்காடுகள்ல நிலவிய கடுமையான சூழலின் காரணமாக இம்மலைப் பிரதேசத்துக்கு கொல்லி மலை என்ற பெயர் இருந்திச்சு கொல் என்னும் ஒலிக்குறிப்புச் சொல் ஓசையைக் குறிக்கும் அதன் அடிப்படையில கொல்லிமலை எனப் பெயர் வந்திருக்கலாம் என சொல்றாங்க இம்மலைகளில் காணப்படும் அதிகப்படியான மூலிகைகளினால மூலிகைகளின் ராணி என்றும் அழைக்கப்படுகிறது இதன் அமைப்ப பார்த்தீங்கன்னா கொல்லி மலை தமிழ் நாட்டில நாமக்கல் மாவட்டத்தில உள்ள குன்றுத் தொடர் இம் மலையானது தம்மம்பட்டி வரையில் நீண்டு செல்லும் துறையூர்ப் பள்ளத்தாக்கால் பச்சை மலைகளினின்றும் பிரிக்கப்படுகிறது அயில்பட்டிக் கணவாயினால் போத மலைகளினின்று பிரிக்﻿கப்படுகிறது இந்த மலைத் தொடர் தென்வடலாகப் பதினெட்டுக் கல்லும் கிழே மேற்காகப் பன்னிரண்டு கல்லும் நீளமுடையது இம் மலையின் தென் சரிவு மேற்குச் சரிவும் கிழக்குச் சரிவும் சமவெளியினின்று நாலாயிரம் அடி செங்குத்தாக உயர்ந்து இருக்கும் வடக்குச் சரிவு காட்டாறுகளால் அறுத்துச் செல்லப்பட்ட வரிசை வரிசையான படுகைகளாக திறந்து பிளவிடப்பட்டு காணப்படும் இப் இப் படுகைகள் வடகிழக்குப் பக்கமாக ஓடுகின்றது இவைகள்ல குறிப்பிடத்தக்கவை வரகூர் கோம்பை மூலைக்குரிச்சி பெரிய கோம்பை வாலக் கோம்பை என்று சொல்றாங்க இம் மலைப் பகுதி உயர்ந்த ஒரு பீடபூமியை தன்னகத்தில் கொண்டு விளங்குகிறது அப்பீடபூமியை ஒரு கவிகலன் போல் நடுவில் தாழ்ந்தும் பக்கங்களில் உயர்ந்தும் உள்ளது. உயர்ந்து செல்லும் இதன் பக்கங்களில் அடுக்கடுக்காக நிலைகளை பயன்படுத்திப் பயிர்த் தொழில் செய்கின்றனர் பயிர்கள் வளர்ந்து பச்சைப் பசேலென்று காட்சியளிக்கின்றது ஆத்தூர் வட்டத்திலிருந்து கொல்லி மலைப் பகுதி நாமக்கல் பகுதியிலும் மாறுபட்டதாகும் இம் மலையின் தென்மேற்குப் பகுதியானது பைல் நாட்டின் பருவுயர் சிகரங்களைக் கொண்டது இச் சிகரங்களினின்று வட சரிவிலுள்ள பள்ளத்தாக்கின் இனிய காட்சிகளைக் காணலாம். அருவிகள் அச்சரிவில் ஒலியோடு விழுந்து செல்லும். அச்சிற்றாற்று காட்சிகளை காணலாம் அருவிகள் அச்சரிவில் ஒலியோடு விழுந்து அச்சிற்றாற்று படுகைகளின் உச்சியைக் கடந்து செல்லும் மலை வழிப் பாதையில் நோக்கினால் சமவெளிகளையும் அவற்றை வடக்கில் தடுத்து நிறுத்தும் சேர்வராயன், கல்ராயன், தேனாந்தி தேனாந்தி மலைகளின் இயற்கை அழகையும் கண்டு மகிழலாம் மேற்கிலும் பீடபூமியின் உச்சி கடல் மட்டத்திலிருந்து நாலாயிரம் அடி உயரமுள்ளது வடமேற்குப் பீடபூமியின் உச்சி நானூறு அடி தாழ்ந்து வடக்கிலுள்ள பள்ளத்தாக்குகளைப் பிரிக்கும் மலைத்தொடர் மூவாயிரம் அடி உயரமுள்ளது வடக்கில் உள்ள பள்ளத்தாக்குகளை பிரிக்கும் மலைத்தொடர் மூவாயிரம் அடி இருக்கும் ஆத்தூர் வட்டத்துல கொல்லி மலையிலுள்ள மிக உயர்ந்த சிகரம் வேடக்கார மலையாகும். அதன் உயரம் நாலாயிரத்து அருநூற்று அறுபத்து மூன்று அடி ஆகும் கொல்லி மலையானது சுவேதா அறு வசிட்ட நதி போன்ற சிற்றாறுகளின் நீர்பிடிப்புப் பகுதியாக உள்ளது. இம்மலைப் பகுதியில தேன் கரடி கருத்த வரையாடுகள் காட்டுப் பன்றி போன்ற வனவிலங்குள் உள்ளன இதோட வரலாற்றுக்குறிப்புகள பார்த்தீங்கண்ணா பழந்தமிழ் பழந்தமிழ் நூல்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, புறநானூறு, ஐங்குறுநூறு முதலியவற்றில கொல்லிமலையைப் பற்றிய குறிப்புகள் உள்ளன சுமார் கி. பி இருநூறில்

வன்பரணார் என்னும் புலவர் பாடிய பாடல் புறநானூற்றில் இருக்குது வல்வில் ஓரியைப் பற்றி அவர் இரண்டு பாடல்கள் பாடியுள்ளார் கழைதின் யானையார் என்னும் புலவர் பாடிய பாடல் ஒன்று புறநானூற்றில் உள்ளது இராமாயணத்தில் சுக்ரீவன் ஆண்டு வந்ததாக குறிப்பிட்டுள்ளது மதுவனம் என்னும் மலைப் பிரதேசத்தை இதுவாக இருக்கக் கூடும் என்னும் சில கருத்துக்களும்

ஆஹ் நன்றி அசோக் நான் வந்து கல்லூரியில் படிக்கும் போது நான் அரச அருங்காட்சியகத்துக்கு சென்றிருந்தேன் அத பத்தின அத பத்தின வரலாற்றை பத்தி உங்ககிட்ட ஆஹ் விரிவா சொல்றேன் ஆஹ் இந்த அரச அருங்காட்சியகம் வந்து சென்னையில எழும்பூர்ப் பகுதியில இருக்கு ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்து ஒண்ணாம் ஆண்டில நிறுவப்பட்ட இந்த அருங்காட்சியகத் தொகுதி இன்று பதினாறு புள்ளி இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்புள்ள நிலத்தில அமைந்த ஆறு கட்டிடங்களுடனும் அவற்றில் அடங்கிய நாற்பத்தி ஆறு ஆஹ் காட்சிக்கூடங்களுடனும் விளங்குகிறது தொல்லியல், நாணயவியல், விலங்கியல் இயற்கை அறிவியல், சிற்பம் ஆகிய துறைகளைச் சேர்ந்த ஏராளமான பொருட்கள் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன அதோட வரலாறு என்னன்னா ஆயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டுல சென்னைக்கு ஒரு அருங்காட்சியகம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததுள்ளது அப்போது சென்னை மாகாணத்தின் ஹம் பிரித்தானிய

ஆஹ் மருத்துவரான எட்வார்ட் பல்ஃபர் ஆஹ் என்பவர் ஆளுனர் நியமித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐமபத்தி ஒண்ணாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் திகதி அரசு அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது பற்றிய அரசு ஆணை முதன்முதலாக வெளி வெளியிடப்பட்டுள்ளது மெட்ராஸ் கல்விக் கழகத்தின் ஆஹ் ஆயிரத்து நூறு ஆஹ் நிலவியல் மாதிரிகளுடன் கல்லூரி